அப்பன்னா வேணும்னா ஒரு bus book பண்ணி போயிருவோமா? ஒண்ணு இல்லாட்டி வந்து போறப்ப train ல போயிட்டு return வர்றப்போ தானே luggage எல்லாம் கொண்டு வருவோம். oh return வர்றப்ப நம்ப bus ல வந்துடலாங்கிறியா?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

ஏன்னா நீ அங்க work பண்ணி இருக்கன்னு சொல்ற உன~உனக்கு எப்படின்னு தெரியும் ஆளு influence இருக்கான்னு

என்ன பண்ணலாம்?

சரி சரி okay okay நம்ப திருப்பி return வர்றப்ப வந்து ஏதாவது bus உ இல்ல van உ அந்த மாதிரி book பண்ணிட்டு வந்துடலாம் வர்றப்ப நிறைய purchase பண்ணிட்டு வரலாம். ஹம் சரி ரம்யா. கொஞ்சம் voice கொஞ்சம் low வா கேக்குது ரம்யா.

சரி சரி okay

இது இப்போ நிறைய garden name இதெல்லாம் சொன்னல்ல park அது இதுன்னு

அதெல்லாம் அஹ் எப்படி எவ்ளோ எவ்ளோ நேரம் distance ல இருக்கும்?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

எங்கிருந்து நாலு, அஞ்சு kilometer பெங்களூர் east contonment ல இறங்கணும்.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

சரி okay ஹம் அங்க என்ன park ல என்னென்ன மாதிரி இருக்கும். park ஆ park உ வந்துட்டு full ஆவே வந்துட்டு எப்படின்னா ஒரு பெரிய garden உ அந்த மாதிரி தான் ரம்யா இருக்கும். வேற எதும் entertainment லாம் இருக்காதா, வெறும் garden ஆ இல்ல இல்ல அந்த கப்பன் பார்க்னாவே வந்துட்டு எப்படின்னா lovers park உ lovers full ஆவே lovers தான் இருப்பாங்க. couples ஆ தான் இருப்பாங்க. அது சரி அப்போ நீ உன் ஆளோட போனேன்னு சொல்லு. இல்ல இல்ல இல்ல ரம்யா. ஆளோட போல நான் மட்டும் தான் போனேன். ஏய் பொய் சொல்லாத உன் ஆள பெங்களூரு கூட்டிட்டு வந்த தானே அப்படியே, இல்ல ரம்யா ஏன் ரம்யா. அவங்க வேற ஊர்ல இருக்காங்க ரம்யா.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 இல்ல இல்ல இல்ல வரல வரல. நான் மட்டும் தான் போனேன்.

சரி சரிப்பா. ஏன் கூப்பிட்டு வந்து இருந்து இருக்கலாம்ல. கூப்பிட்டு போயிட்டு சிவாஜி நகர்ல எதாவது dress எல்லாம் purchase பண்ணிட்டு போய் இருந்தா உங்களுக்கு ஒரு entertainment ஆ இருந்துருக்கும் இல்ல. இல்ல ரம்யா அது இப்போ கொஞ்சம் situation சரி இல்ல. அதுனால அது இப்போதைக்கு வர முடியாது. அதனால இப்போதைக்கு அது வரல. சரி okay okay

ஆஹ் okay அந்த கப்பன் garden ஆ

கப்பன் garden ஆ என்னவோ, கப்பன் பார்க் சரி சரி okay okay அங்க அப்பறம் அதை தவிர்த்து வேற எதாவது, அஹ் இப்போ நான் வேலை பாக்குற இடத்துக்கு பக்கதுலேயே அல்சூர் லேக்னு ஒரு lake இருக்கு

அங்க பாத்தேன்னு வச்சிக்கோ நல்லா பெரிய lake அங்கேயே வந்துட்டு நல்லா entertainment இருக்கும். அங்கேயும் பாத்தா காலைல ஏழு மணி வரையும் தான் open ல இருக்கும் அப்புறம் பாத்தன்னா சாயந்தரம் நாலு மணியிலிருந்து ஏழு மணி வரையும் திரும்ப open ல இருக்கும், நல்லா இருக்கும்.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

அந்த garden ஓட special என்ன? special ன்னா lake குளம் ஆஹ் ஆமா ரம்யா. எப்படி எல்லாம் நீச்சல் அடிச்சிட்டு

நீச்சல்லாம் அடிக்க முடியாது. சும்மா வேடிக்கை பாக்கலாம். உம் இந்த lake உ வெறும் lake அ வேடிக்கை பாத்து என்ன பண்ண போறோம். இல்ல நல்லா இருக்கும். நல்லா கொஞ்சம் எப்படினா சுத்தி மரம் உக்காந்து பேசுறதுக்கு இடம் அந்தமாதிரி நல்லா இருக்கும். சரி சரி, போயிருக்கியா நீ வேலை பாத்துட்டு இருந்தப்போ.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 ரம்யா hello ரம்யா. ஆஹ் okay okay பரவாயில்லை office லருந்து கால் மணிநேரம் தான அப்போ daily போவியோ? daily போகமாட்டேன் ரம்யா எப்பையாவது போவேன். உம் அதுக்கு entry ticket லாம் இருக்கா? ஆஹ் entry ticket லாம் இல்ல ரம்யா free தான். அ~ அல்சூர் லேக் free தான். lake இன்னொன்னு கப்பன் garden அது கப்பன் garden ஆஹ் கப்பன் garden வந்துட்டு அதுவும் free தான் லால் பார்க் garden போனா தான் வந்துட்டு நமக்கு amount கட்டுற மாதிரி இருக்கும் முப்பது ரூபாய் இல்லன்னா நாப்பது ரூபாய் கட்டுறமாதிரி இருக்கும். okay அங்க என்ன special அங்க அங்க வந்துட்டு அஹ் அங்க வந்துட்டு ஒரு botanical garden ன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா முந்நூறு வருஷம், நானூறு வருஷம் வாழ்ந்த மரம் அதெல்லாம் வந்துட்டு இருக்கும்

உம் நல்லா இருக்குமா என்ன?

எவ்ளோ நேரம் அதெல்லாம் உள்ள போய் பாத்துட்டு நம்ப full ஆ சுத்தி பாத்துட்டு திரும்பி வர்றதுக்கு எவ்ளோ நேரம் ஆகும்?

உள்ளயே lake லாம் இருக்கு falls லாம் இருக்கு hello ரம்யா hello ரம்யா

ஆஹ் அதான் ரம்யா அந்த அந்த garden உம் நல்லா தான் இருக்கும். அது botanical garden உம் அதுவும் நல்ல ஒரு tourist place தான். அடுத்து வந்துட்டு nation~ national national park ன்னு ஒண்ணு இருக்கு.

எல்லாமே இருக்கும்.

அதுக்கு entry ticket உ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

எவ்ளோ நேரம் வேணும்னாலும் இருந்துக்கலாமா, ஆஹ் full ஆ சுத்தி பாத்துட்டு வரலாம் ரம்யா. எவ்ளோ நேரம் எவ்ளோ நேரம் ஆகும் நம்ப அதை சுத்தி பாத்து முடிக்கவே? சுத்தி பாத்து முடிக்கவே வந்துட்டு எப்படி இருந்தாலும் அஹ் இரண்டு மணி நேரம் ஆகும் ரம்யா. ரெண்டு மணி நேரம் ஆகும், சரி okay okay park க்கு garden உ lake உ அது போக இந்த சிவாஜி நகரு இது எல்லாமே நமக்கு சுத்தி பாக்க எவ்ளோ நேரம் ஆகும்?

எல்லாமே ஒரு நாள் ஆயிரும். அப்பறம் அதை தாண்டி ஆஹ்

அது அங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் தானே? ஆஹ் ஆமா மைசூர் பேலஸ் இல்ல. திப்பு சுல்தான் பேலஸுன்னு சொல்லிட்டு, திப்பு சுல்தான் பேலஸா okay அது வந்து நமக்கு வந்துட்டு இந்தியன் போனா வந்துட்டு amount கம்மி முப்பது ரூபாய். இதே வந்துட்டு foreigners லாம் போனா three hundred, four hundred அந்த மாதிரி வரும். ஏன் அப்படி? அஹ் ஏன்னா foreigners க்குலாம் கொஞ்சம் ticket amount கூட. வெளியில இருந்து வந்து பாக்குறாங்கல்ல. இப்போ நம்ப இதுனால நமக்கு வந்துட்டு கம்மி. okay okay okay பரவாயில்ல இதுல நமக்கு கொஞ்சம் சலுகையெல்லாம் பண்றாங்க.

ஆனா, பெங்களூர் side ல எல்லாம் north இந்தியன்ஸ் தானே அதிகமா இருப்பாங்க? இல்ல இல்ல தமிழும் நிறைய பேரு இருக்காங்க. எல்லா~ அங்க அங்க பாத்தின்னு வச்சுக்கோயேன் எப்படின்னா தமிழ், கன்னடம், தெலுங்கு

ரம்யா.

அங்க வந்துட்டு கன்னடம், தமிழு, மலையாளம் இதெல்லாம் பேசுறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. உம் இப்போ இந்த தமிழ் பேசுறவங்களுக்கு preference தான் அங்கேயும்.

தமிழ் பேசுறவங்களுக்கும் நல்லா pref~ நிறைய நிறைய ஆனா வந்துட்டு அதிகமா வந்துட்டு தமிழ் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. okay okay okay

சரி பாப்போம் ஆஹ் friends எல்லார்கிட்டையும் நான் பேசுறேன். பேசிட்டு எப்படி போறது, எங்குட்டு போறது எப்படி போலாம் வேணாம் bus உ எப்படி இல்ல train உ எப்படி plan பண்ணலாம் எத்தனை நாளு அப்படில்லாம் எல்லாத்தையும் plan பண்ணிட்டு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

நீ free ஆ தானே இருப்ப ஆஹ் நான் free ஆ தான் இருக்கேன் ரம்யா எப்போ நீ contact பண்ணு ரம்யா.

அஹ் சரி ரம்யா

தீரன் சின்னமலை போன்ற தமிழகத்திற்கு பிற பகுதி ஆட்சி புரிந்து வந்தவரும் எதிர்த்தனர் தற்போது அதியப்பெருமாள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறில் நிகழ்ந்த வேலிப்பட்டியில் இட்டுச் சென்றது தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ்சாருக்கு எதிராக தோன்றி தொடக்கமாக எதிர்ப்பு பற்றி பாடத்தின் காரணம் பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியிலே ராணுவ முகாமையோ அல்லது பாளையக்காரர்கள் இதனை ஆங்கிலத்தில் குறிப்பிட்டனர் என்ற தமிழ்ச்சொல் இறையாண்மைக்கு கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டு குறுநில மரத்தை குறிக்கும் இவ்வமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய நேருக்கு நேர் ராணுவ சேவைக்காக பறவையின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் உள்ள பாளையம் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது வானங்களை சார்ந்த பிரதாப ருத்ரன் ஆட்சி காலத்தில் அரசினை முதல் நடைமுறை பெற்றது பால் மதுரை நாயக்கர் ஆயிரத்தி ஐந்நூத்தி இருபத்தி ஒன்பதுல பதவி ஏற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர் அரியநாதர் உதவியோடு தமிழகத்தின் இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்டது பரம்பரை பரம்பரையா எழுபத்தி இரண்டு பணி இருந்திருக்கப் போகுது வாழைக் காற்றாக cinema வரி செலுத்துவதில் வெள்ளங்களிலே சட்டம் கொள்கை அவர்களது காவல் காக்கும் கடமை படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டது பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாயக்கர் நாயக்கர் ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்ள பாலித்தார்கள் உதவி செய்தல் பாலிகாரர்களுக்கு என அரசர்களுக்கும் இடையே தனிப்படை உறவு மற்றும் புரிதல் மதுரை நாயக்கர்களாக இம்முறை நிறுவப்பட்டுள்ளது இருநூறு ஆண்டு கால ஆட்சி மேலாக அதாவது ஆங்கிலேயர் நிலத்தின் நிலங்களை தன் மக்கள் வசம் கொண்டு வரும் வரை நீடித்திருந்தது நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட எழுபத்திரண்டு பதினைந்து கிழக்கு முத்து மேற்கு என்று இதே தொகுதிகளாக பிரிக்கப்பட்ட காலங்களில் முக்கியத்துவம் பெற்ற கட்டப்பட்டது கிழக்கில் அமையப்பெற்ற அஹ் அமையப்பெற்ற பாதைகளை சாத்தூர் நாகலாபுரம் எட்டய்யாபுரம் மற்றும் பாஞ்சரமிச்சாகிய இயற்கையின் அமையப்பெற்ற முக்கியமான பாதையில தொலைவு மூட்டை நடுங்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்து ராய வனவாக்கம் தலைமையிலான company யில் படை ஒன்றை அழைத்துக் கொண்டு மார்ச் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சில் என்றார் மதுரையை எளிதில் அவர்களது கையில் விழுந்தது அதன் பின் தொடர்ந்து company கீழ்ப்படிய மறுத்து வந்த புலித்தேவரை அடங்க மறுநாள் பணிக்கப்பட்டார் மேற்கு பகுதியில் இருந்து பலைகாருடன் புலித்தேவரை மேற்கு மிகுந்த பீரங்கிகளில் தேவையின் துணைப் பல பொருட்கள் மற்றும் படைவீரர்களின் ஊதியம் உள்ளிட்ட காரணங்கள் கைதிக்கு மதுரைக்கு பின்வாங்கினார் company நிர்வாகம் அவரை திரும்ப அழைத்து விட்டு நிரந்தர பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டது நவாப் நவாப் சாந்தா சாகிப்பின் செயல்பட்டு வந்த மியானா முழுமையா நபி கான் என மூன்று பத்தானி அதிகாரிகள் மதுரை வந்த மற்றும் திருநெல்வேலி பகுதியில் ஒலிபெருக்கு வகித்து வந்தார் அவர்கள் முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களை அளித்து ஆதரவு அளித்த அவரது புலித்தேவர் ஏற்படுத்திக் கொண்டிருந்தார் மேலும் புலித்தேவர்

ஆங்கில நாடார் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களையும் ஆதரவை பெற்ற புலித்தேவர் மைசூரின் உம் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக~ பிரெஞ்சுகளின் ஆதரவினையும் பெற முயன்றன இதில் ஏற்கனவே பராத்தியர்களோடு கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்த ஹைதர் அலியால் போதித்ததற்கு உதவ இயலவில்லைஆனா நவாப் கூடுதல் படையினரானபாபுஸ்கான் அவருக்கு அனுப்பி செல்லும் படையை பலப்படுத்தினேன் மேலும் கம்பெனியின் ஞாயிறு நவாப்பால் அனுப்பப்பட்டார் அறுநூறுக்கும் மேற்பட்ட படை வீரர்களும் பாபுஸ்கான் பெற்றனர் மேலும் அவருக்கு கன்னட பகுதியில் குதிரைப்படை மற்றும் கார்படை ஆதரவும் இருந்தது பாபுஸ்கான் களக்காடு பகுதியில் தனது படைகளை நிர்ணியதும் முன்பாக இரண்டாயிரம் வீரர்கள் புலித்தேவரின் படையில் இணைத்தனர் காலக்காடியில் நடைபெற்ற போரில் பாபுஸ்கான் படைகள் தோற்கடிக்கப்பட்டன புலித்தேவர் தலைமையில ஒருங்கிணைக்கப்பட்ட

புலிகேசி புலித்தேவர் அவர் தலைமையிலான நவாபின் அதிகாரத்தை எதிர்ப்பதே முன்நோக்கமாக சொல்லிருந்தேன் company யாரால் அனுப்பப்பட்ட யூசப்கான் கான்சாகிப் என்ற தனது மத மாற்றத்திற்கு முன்பு திருவது மருதநாயகம் என அழைக்கப்பட்ட திருச்சிராப்பள்ளி தான் எதிர்ப்பு தெரிவித்த திருப்பாற்ற பீரங்கிப் பணி வெ~ பீரங்கி வெடி பொருட்கள் வந்து சேரும் வரை அஹ் புலித்தேவர் உம் என் மீது தாக்குதல் கொடுத்த ஒரு ஆயத்தமாக இல்லை காஞ்சிபுரம் ஒருபுறம் ஹைதர் அலி மற்றும் மராத்தியருடைய மறுபுறம் மறுபுறம் அஹ் ஆங்கிலேயர் போரில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஐந்து பீரங்கி பணிகள் செப்டம்பர் ஆயிரத்தி எண்பது கோட்டையை

ஆங்கிலேயர்க்கு பிரெஞ்சுகாரர்கள் முக்கியத்துவத்தை முழுமையாக குறை இதன் விளைவாக அஹ் பிரெஞ்சுகாரர்கள் உதவி கிடைப்பது கிடைக்காது ஒற்றுமையை உள்~ உள்ளடக்கியது இதையடுத்து மலை மற்றும் ஆகிய பகுதியில் எதிரணியில் இருந்த தங்கள் ஆதரவை அளிக்க தொடங்கினார் company ன் நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரரோடு பேச்சுவார்த்தை யூசப்கானின் மண்டி பேச்சு போக மாட்டோம் குற்றம் சுமத்தப்பட்ட ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கு புலித்தேணி யூசப்கான் சாஹிப் காலமானதை தொடர்ந்து புலித்தேவர் திரும்பி வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு மீண்டும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு captain campaign என்பவர் தோற்கடிக்கப்பட்டார் தப்பிச் சென்ற அவர் அவர் மாடியில் இருந்து ஒரு காலம் ஒண்டிவீரன் தேவரின் தலைமையேற்று நின்றார் புலித்தேவரோடு இணைந்து போரிட்ட அந்த company படைகளுக்கு பெரும் சேதங்கள் ஏற்படுத்தினார் செய்தியின்படி ஒரு ஊரில் அவர் கை துண்டிக்கப்பட்டதாகும் அதனால் புலித்தேவர் தெரிகிறது ஆனால் ஒண்டிவீரன் எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்தது போல் பாலத்திலே இங்கே நுழைந்தது பல தலைகளை கிடைத்த கிடைத்த பரிசு ஒன்றில் சேகரிச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி இல்லை அரச குடும்பத்தில் வாரிசு பிளம்பு போன்ற தற்காப்பு கலைகளில் போர்க்களங்களில் கைவிடுவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார் மேலும் ஆங்கிலேய பிரெஞ்சு உருது போன்ற மொழிகளில் பெரும் வல்லமை பெற்றிருந்ததோடு குதிரை ஏற்றத்திலும்

வெள்~ வெள்ள~ வெள்ளச்சி நாச்சியார் என்ற பல பெணாலே பெற்றெடுத்த ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டில் company படங்களோட இணைந்த காளையார்கோவில்

மறைந்து வந்த காலத்தில் வேலுநாச்சியார் ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு கோபால் நாயக்கர் மட்டுமல்லாமல் ஹைதர் அலியோட கூட்டணி ஏற்படுத்திக்கொண்டார் வேலுநாச்சியார் ஹைதர் அலி தளவாய்ரான ஒரு தண்டவராயன் எழுதிய கடிதத்தில் தோற்கடிக்கப்பட்டு ஒருத்தன் ஐயாயிரம் காலப்படை ஐநூறு அவர் போதித்தப்பர் எனக்கு உருது மொழியில் தனக்குபிறகு இருபத்தைந்து கணக்குகளைக் கடிதத்தை எழுதினாப்ல கோபால் நாயக்கரின் தன்னார்வ கூட்டமைப்பின் நாட்டை வெளிப்படுத்தும் விதமாக அனுப்பி வைத்த திப்பு சுல்தான் கோபால நாயக்கர் ஈர்க்கப்பட்டார் கோயம்புத்தூர் மையமாக கொண்டு பிரிட்டிஷரை எதிர்த்து அவர் மீண்ட கட்டபொம்மன் அவர்கள் ஊமத்துடைய இருந்து இருந்து இணைந்த ஆதரவு ஆதரவு ஆணையின் கடும் போர் புரிந்தது மேலும் தான் நாயன்களுடன் மோதுவதில் தீவிரமாக அவரது மன உறுதியை பார்த்து வியந்த ஹைதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டை படைத்தவரான அவருக்கு வேண்டிய இராணுவ உதவிகளை வழங்குமாறு ஆணையிட்டார் அஹ் வேலுநாச்சியார் பிரிட்டிஷாரின் ஆயுதங்களைக் குவிக்கப்பட்டிருந்த இடத்தை அறிந்து கொள்ள உளவாளிகள் நியமித்தனர் கோபால் நாயக்கர் அஹ் மற்றும் ஹைதர் அலியின் ராணுவ உதவியுடன் அவர் சிவகங்கை மீண்டும் கைப்பற்றினாப்ல அவரது மருது சகோதரி உதவியினால் அவர் கடைசியாக முடிசூட்டிக்கொண்டார் இந்திய நாட்டின் பிரிட்டிஷ் முதல் நாட்டின் ஆட்சியாளர் மற்றும் அல்லது அரசு என்ற பெருமை அவருக்கு இருக்கணும் வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக அந்த பொய்கை உடையாள் என்கிற பெண்கள் படைப்~ படைப்பிரிவை தலைமை ஏற்று வழிநடத்தினார் என்பது குயிலியை பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் உயிர் தழுவும் குயிலி தனக்கு தானே தனக்குத் தானே நெருப்பு வைத்துக் கொண்டு ஆயிரத்தி இருநூத்தி எண்பதுல அப்படியே சென்று பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கில் அனைத்து தளவாடங்களையும் அழித்தார் தனது தந்தையான உலக வீரபாண்டிய கட்டபொம்மன் இறப்பிற்கு பின்

ஆறில் ஒரு பங்கு அவர் குடும்ப ப~ ப~ பராமரிப்பும் ஒதுக்கப்பட்டு இவ்வாறு பாஞ்சாலங்குறிச்சி இடமிட்டு வரி வசூலிக்கும் உரிமை company பெற்றிருந்தது அனைத்து பாளையங்களிலும் வரிளில் வசூலிக்க company யார் நாச்சியார் நியமித்தது ஆட்சியாளர்கள் பாளையகார்கள் அவமானப்படுத்தியவர்கள் வரிகளை வசூலிக்க படையினையே பயன்படுத்தினர் இதே கட்டபொம்மனுக்கு பெரும் பகை ஏற்பட அடிப்படையானது கட்டபொம்மனிடம் வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலவை ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு மூவாயிரத்தி முண்ணூத்தி பத்து நிறைவேற்றியவர் வசூலிப்பதற்காகவே என்ற கர்வமுள்ள ஆட்சியாளர் ராணுவத்தை அனுப்ப முனைந்தது மதராஸ் அரசாங்கம் அதற்கு அனுமதியை அளித்தது வந்துட்டு அனுமதி அழிக்க மறுத்துள்ளார் ஆகஸ்ட் பதினெட்டுல இராணாவரத்து தன்~ தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மன் அவரை ஆணை பிறப்பித்தார் ஆனால் கட்டபொம்மன் மேற்கொண்ட முயற்சி பழனிகள் குற்றாலம் மற்றும் இடங்கள் ஜாக்சனை சந்திக்க மறுத்தார் இறுதியாக ஆயிரத்தி தொண்ணூத்தி செப்டெம்பர் பத்தொன்பது அன்று அனுமதி அளித்ததன் பேரில் கட்டபொம்மன் ராமநாதபுரம் ஜாக்சனை சந்தித்த ஆணவத்தின் மொத்த உருவமாக திகழ்ந்த ஜாக்சன் முன்பு கட்டபொம்மன் மூன்று மணி நேரம் நிர்க்க வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆபத்தை உணர்ந்த கட்டபொம்மன் தனது அமைச்சரான சிவ சுப்பிரமணியனுக்கு தப்பிச் செல்ல முயன்றார் உடனடியாக ஊமத்திரர் தனது ஆட்சி அந்த பட்டு கோட்டைக்குள் நுழைந்து கட்ட~ கட்டபொம்மன் தப்பம் இறுதி வினாட்டி ராமர் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் உள்ளிட்ட சிலர் கொல்லப்பட்டனர் சொகுசு சிறையில் அடைக்கப்பட்டார்

ஆகியோர் அடங்கிய குழுவின் முன்பாக கட்டபொம்மனை அணித்தது இதற்கிடை சிவ சுப்பிரமணியன் சிறையிலிருந்து பிடித்து collector ஜான்சனை பண்ணி இடைநீக்கம் செய்து ஆளுநர் உத்தரவிட்டார் குழுவின் முன்பாக ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு டிசம்பர் பதினஞ்சு அன்று கட்டபொம்மன் நாஞ்சிராயன் சரணாலயத்தில் மிகுந்தவற்றை விளக்கினாப்புல